so இதை ஒரு awareness இதுவா கூட எடுத்துக்கோங்க childrens க்கு வந்து தேவைக்கு use பண்ணுங்க ஆசைக்கு பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது habit டா routine life ல மாறிடும் அது routine னா போச்சுனா அது habit

addiction லயே ரொம்ப மோசம் இதுல addiction ஓட தாண்டினா கொஞ்சம் மோசம் தான் so இந்த mostly இந்த old age peolple வந்து என்ன சொல்ல old age people வந்து ஆஹ் mobile phone usage வந்து ரொம்ப அதிகமா இருக்காது ஆஹ் entertainment recreation னே வேற அவங்க பொழுதுபோக்கே வேற level ல இருக்கும் jolly யா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கிறது பொறுமையா இருக்கிறது ஆஹ் ஏதாவது பழைய படங்கள் வந்தா பார்க்கிறது இந்த மாதிரி நிறைய activities வந்து old age people கிட்டலாம் இருக்கும் actually வந்து இந்த childrens கிடையும் adults கிட்டையும் நம்ம mobile phone கொடுக்காம இருந்தா இந்த mobile phone னோட தேவை இல்லாம இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் mobile ன்னு இல்ல எல்லா ஒரு தொழில்நூட்பமும் கண்டுபிடிக்க வந்து ஒரு தேவைக்காக தான் கண்டு பிடிக்கிறாங்க அது வந்து ஒரு தேவையும் தாண்டி ஒரு addiction னா மாறும் போது அதை நம்ம வந்து definite டா control பண்ணி தான் ஆகனும்

ஒரு பழக்கமா இருந்தாலும் சரி என்ன ஒரு routine னா இருந்தாலும் daiy routine life ல இருந்தாலும் சரி அது வந்து நம்ம control ல அஹ் life ஓட control ல வச்சிக்கனும் அப்படி இல்லன்னா அது control ல மீறும் போது நம்மளோட daily routine வந்து என்ன சொல்ல நம்மளோட habit நம்மளோட behaviour எல்லாமே நம்மள வந்து change பண்ணி விட்டுடோம் so நம்ம இதுல வந்து ரொம்ப aware ரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் so இந்த entertainment entertainment இதுல நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிக்க வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு so நம்ம இந்த entertainment ல ஆஹ் வந்து நிறைய கத்துக்கலாம் சும்மா வர என்ன சொல்றது ஒரு உதாரணத்துக்கு இந்த mobile phone addiction ன பற்றி நம்ம பேசுனோம் இதுல எவ்வளோ விஷயம் இருக்கு இந்த mobile phone addiction ல usage பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு age category க்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு தேவைக்காக use பண்றாங்க childrens னு பார்த்தா அவங்களுக்கு education purpose ன்னு பார்த்தா ரொம்பலாம் இருக்காது but அவங்களுக்கு தேவை இருக்கும் கொஞ்சம் அவ்வளோதான் இது அதே compare பண்ணா adults க்கு அவங்களுக்கு childrens ஓட கொஞ்சம் அதிகமாவே தேவை இருக்கும் but அவங்களுக்கு education purpose இருக்குல அதை mean பண்ணி சொல்றேன் so குழந்தைகளை காட்டிலும் இந்த adults வந்து என்ன சொல்றது mobile phone வந்து கொஞ்சம் தேவைதான் ஆனா அளவுக்கு மீறி தேவையா ue பண்றது அது தேவை இல்லாதது அதே மாதிரி old age அந்த காலத்துல phone தேவையா இருந்துச்சா இல்லை இப்போ அளவுக்கு அதிகமாவே இருக்கு அந்த காலத்துலலாம் ஒரு letter வந்து அஹ் ஒரு information ன வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து pass பண்ணனும்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி ஆனா இப்போ mobile phone னால ரொம்ப ரொம்ப easy யா போயிடுச்சி ஆனா இந்த தொழில்நூட்பத்தோட வளர்ச்சியோட வேகம் வந்து எவ்வளோ அதிகமா இருக்குன்னு பாருங்களேன் அந்த வளர்ச்சி வந்து நம்ம விழ்ச்சிய நோக்கி இருந்திட கூடாது so இந்த வளர்ச்சி வந்து வளர்ச்சி பாதையில இருந்தா இது வளர்ச்சி அது விழ்ச்சியோட பாதையில இருந்தா அது விழ்ச்சிதான் so இந்த entertainment ன்னு பார்த்தீங்கன்னா இதுல இல்லாத விஷயமே இல்லை ஆஹ் முக்கியமா நம்ம sports பற்றி சொல்லலாம் sports ல வந்து நம்ம ஒரு game ன்னு எடுத்துகிட்டா அதை வந்து இருக்கிற ஒரு rules சு ஆஹ் ஒரு அந்த players சு அவங்க பண்ற skills சு techniques சு ஆஹ் இப்படி ஒரு sports ன்னு எடுத்துகிட்டாலே நம்ம அதுல வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அதாவது குழந்தைங்க ஆஹ் adults அதாவது youngsters அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த rereation entertainment sports னு வந்துட்டாலே போதுங்க outdoor indoor ன்டு சும்மா பட்டைய கிளப்பலாம் ஏன்னா outdoor indoor games லாம் அவ்வளோ கொட்டிக்கிடக்கு இப்போ ஒலிம்பிக் sports ல கூட இந்தியா என்ன

but இந்தியா வந்து கொஞ்ச கொஞ்சமா better ஆகுமே தவிர ஒரேடியா better ஆகாது எல்லா விஷயத்துலையும் சரி ஆஹ் நம்ம இப்போ என்ன entertainment பற்றி பேசிட்டு இருந்தோம் so இது entertainment வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு இந்த mobile ல பற்றி பேசுறோம் இந்த mobile addiction இந்த mobile வந்து நம்ம எதுக்காக use பண்றோம் ஆஹ் எவ்வளோ நேரம் use பண்றோம் எதனால use பண்றோம் இந்த தேவை அறிந்து நம்ம use பண்ணோம்னா இதோட effect வந்துட்டு நமக்கு கம்மியாவே இருக்கும் அதாபது bad way ல இருக்க effect வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் so நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட தேவை அறிந்து use பண்ணுங்க தேவை இல்லாம use பண்ணா நம்ம addiction ல இருந்து ஆஹ் மீளுறது ரொம்ப கஷ்டம் so நம்மளோட இந்த session வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் so entertainment ட பற்றி நான் இன்னும் நிறைய விஷயத்த வந்து நானு தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட கண்டிப்பா share பண்ணுவேன் thank you ஒரு வேதிய நிலை மாற்றம் என்பது நிரந்தரமான மீளாதன்மை உடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக் கூடிய ஒரு மாற்றமாகும் வேதியியல் மாற்றங்களை வேதிவினைகள் என்று அழைக்~ அழைக்கலாம் ஏனெனில் மாற்றங்களுக்குள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வினைப்ப~ வினைப்படும் பொருட்கள் வினைக்கு உட்பட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்களை வினைவிளைப் பொருட்கள் உருவாகின்றது நீங்கள் எப்பொ~ எப்பொழுதாவது டெல்லியில் உள்ள புதுப்பி~ புதுப்பினாவிற்கு சென்று கொண்டு துருபிடி~ துருப்பிடிக்காத இரும்புத் துண்டு ஒன்றை நீங்கள் அங்கே காண முடியும் ஏறத்தாழ ஆயிரத்து ஐநூத்து ஆண்டுகளுக்~ ஆண்டுகள் ஆகியும் அது இன்னும் துருப்பிடிக்கவில்லை அனைத்து பொருட்களும் இது போன்று மா~ மாற்றம் அடையாமல் இருப்பதில்லை ம~ நமது வாழ்வியல் நாம் காணும் பல பொருட்கள் மாற்றமடைகின்றன. பால் தயிராக மாறுவதை கவனித்திருக்கிறீர்கள் அது எவ்வாறு நிகழ்கிறது நாம் நமது அன்றாட வாழ்வில் காணும் பல மாற்றங்களுக்குள் சில மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்களாகவும் சில மாற்றங்கள் வேதியல் மாற்றங்களாகவும் உள்ளன நீங்கள் ஏற்கனவே அறிந்தது போல காகிதத்தை மடித்தால் மட்டும் விரிந்தால் ஈரத்துணிகள் உணர்த்துதல் இரும்பு கம்பியை வளைத்தல் போன்ற செயல்கள் இயற்பியல் மாற்றங்களு~ மாற்றங்களுக்கான உதாரணங்களாகவும் மாறாக காகிதம் எரிதல், உணவு செரித்தல், பால் தயிராக மாறுதல் காய்கறிகள் கெட்டப் போவது போன்றவை வேதி~ வேதிய மாற்றங்களாலும் வேதியியல் மாற்றங்களாகவும் இந்த பாடத்தில் வேதி மாற்றங்கள் வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் மற்றும் வேதி மாற்றத்தின் இடையூறுகள் ஆகியவற்றை பற்றி அறிய இருக்கிறோம் வேதிவினை மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் வேதிவினை மாற்றங்கள் அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் நடைபெ~ நடைபெறாது ஒரு வேதிவினை நடைபெற சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் தேவை வேதிவினைகள் கீழ்காணும் சூழ்நிலைகளில் நடைபெறலாம் இயல்பான நிலையில் சேர்ந்தல் வினை வினை பொருட்களில் கரைதல் மின்சாரம் வெப்பமூலி வினைவேகமாற்றி இயல்பான நிலையில் சேர்த்தல் தீக்குச்சியை உரசும் பொழுது பற்றி எரிதல் இரும்பாலான பொருட்களை செம்பழுப்பு நிறமாக மாறுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் நமது அன்றாட வாழ்வில் காண்கிறோம் இத்தகைய மாற்றங்கள் ஏன் எவ்வாறு நிகழ்கிறது இத்தகைய மாற்றங்கள் வேதிப்பொருட்கள் அவற்றின் இயல்பான நிலையில் இருந்து ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் பொழுது நிகழ்கின்றன இதை

காய்ந்த நெருப்புடன் தொடர்ந்~ தொடர்பு கொள்~ கொள்ளும் போது காற்றில் உள்ள ஆயுதங்களுடன் சேர்ந்து எரிந்து carbon dioxide புகையான எரிபடுகின்றன ஒரு தீக்குச்சியும் தீப்பெட்டியில் பக்கவாட்டில் தேய்க்கும் போதும் ஒரு வேதிவினை நிகழ்ந்து வெப்பம் ஒளி மற்றும் புகை உருவாகிறது சுண்ட சுண்ணாம்பு calcium oxyg~ oxide நீருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது

தீப்பெட்டியில் பக்கவாட்டில் சிவப்பு phosphorus உள்ளது மேற்~ மேற்குறிப்பு வினைகளிலிருந்து சில வேதிவினைகள் அவற்றின் விலைப்பொ~ விலைப்~ வினைப்படுபொருள்கள் இயல்பான நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே நிகழ்கின்றன என்பதை நாம் தீர்மானிக்கலாம் வினை~ வினைப்படு பொருட்களின் கரைசல் பாலை coffee வடிவில் டிக்~ டிகாஷனுடன் அல்லது கா~ காபித்தூளுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை காரணமாக இரண்டின் நி~ நிறமும் மாறுகிறது இது போல இரு வினை பொருட்களை கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெறும் வேதிவினை நடைபெற்று அவை புதிய விலை பொருட்~ விலை பொருட்களை தோற்றுவிக்கின்றன எடுத்துக்காட்டாக ஒரு சோதனை குழாயில் திண்ம நிலையில் உள்ள silver nitrate டையும் sodium chloride யையும் எடுத்துக்கொள் ஏதேனும் மாற்றத்தை கண்~ காண்கிறாயா இல்லையா இல்லையா இல்லை அல்லவா ஏனெனில் திண்ம நிலையில் வேதிவினை நடைபெறும் திண்ம பொருட்களுடன் நீர் சேர்ந்து கரைசல் கரைசல்களாக்கி அவற்றை கலந்து பார் என்ன காண்கிறாய் silver nitrate கரைசலை sodium chloride கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான silver chloride நீள் படிவும் sodium nitrate கரைச்சலும் கிடைக்கின்றன மேற்கூறிய நிலையிலிருந்து சில வேதிவினைகள் வினைப்~ வினைப்~ வினைப்படும் பொருள்கள் திண்ம நிலையில் இருக்கும் பொழுது நிகழாமல் கரைச்சல் நிலையில் இருக்கும் பொழுது நிகழ்கின்றன என்பதை நாம் அறியலாம் மின்சாரம் நமது வா~ வாழ்க்கைக்கு மின்சாரம் மிகவும் இன்றியமையாதது சமைக்கும் சமைத்தல், விளக்கை ஒளிரச் செய்தல் அரைத்தல் தொலைக்காட்சி பார்த்தல் போன்றவற்றில் நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் மின்சாரத்தை வேதி வினைகளை நிகழும் பயன்~ பயன்படுத்தலாம் என்பது உனக்கு தெரியுமா ஆம் மின்சாரத்தின் மூலம் நடைபெறக்கூடிய ஒரு சில வேதி வினைகள் தொழிற்சாலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன நீங்கள் ஏற்கனவே அறிந்தது போல நீரானது hydrogen மற்றும் oxygen மூலக்கூறுகளானது சிறிதளவு sulfuryl அமிலம் சேர்ந்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது hydrogen மற்றும் oxygen வாயுக்கள் வெளிவருகின்றன அது போல எனப்படும் sodium chloride கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும்போது sodium hydroxide உம் உடன் சேர்த்து chlorine மற்றும் hydrogen வாயுக்களும் வெளிவருகின்றன பெருமளவு chlori~ chlorine தயாரிக்க தொழிற்சாலைகளில் இம்முறை பயன்படுகிறது சில வேதி~ வேதிவினைகள் மின்சாரத்தை கொண்டு மட்டுமே நிகழும் என்பது மேற்கூறிய இரு வினைகளில் இருந்தும் புலன் ஆகிறது எனவே இவ்வினைகளை மின் வேதி வினைகள் அல்லது மின் ஆற்றப் பகுத்தல் வினைகள் எனப்~ எனப்படி~ எனப்படுகின்றன வெப்பம்

அவர் அடுப்பில் வைத்து வெப்பப்படுத்துவதன் மூலம் அரிசியை வேக வைக்~ வைக்கின்றார் காய்கறிகளை சமைக்கிறார் மற்றும் கு~ குழம்பு ரசம் போன்றவற்றை தயார் செய்கிறார் போ~ போதுமான அளவு வெப்பம் வழங்கப்படும்போது சில வேதிவினைகளை நடைபெற்று பச்சை காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் சமைக்கப்படுகின்றன ஒரு வேதிவினையை உணவு அறிய அறிவியல் ஆய்வகத்தில் செய்து பார்த்தல் மூலம் இதைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும் ஒரு உலர்ந்த சோதனை குழாயில் lead nitrate உப்புகளை எடுத்துக்கொண்டு சுடரின் மீது காண்பித்து கவனமாக வெப்பப்படுத்தி நிகழும் மாற்றங்களை உற்று நோக்~ நோக்கவும் படபடவென வெடிக்கும் ஒளி உருவாவதையும் செம்பழுப்பு நிற வாயு வெளிவரு~ வெளிவருவதையும் nitrogen dioxide கவனிக்கலாம் தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புக்கல் பாறைக்கல் வெப்பப்படுத்தப்பட்டு சுத்த சுண்ணாம்பு calcium oxide பெறப்படுகிறது எனவே சில வேதிவினைகளை வெப்பத்தின் மூலமே

இல்லாவிட்டால் என்ன நிகழும் அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்படும் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு கிடைக்காத அல்லவா சூரிய ஒளி நமக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கு இன்றியமையாதது இங்கே ஏற்கனவே அறிந்தபடி ஒளிச்சேர்க்கை photo ஒளி உற்பத்தி

நீருக்கும் இடையே வேதிவினையைத் தூண்டி இறுதியில் அதன் மூலம் starch உருவாகிறது இவ்வாறு ஒளியைக் கொண்டு தூண்டப்படும் வேதிவினை ஒளி வேதிவினை வேதிவினைகள் எனப்படும். வினையாக மாற்றி சில நேரங்களில் அ~ அளவுக்கு அதிகமான உணவு உணவை நாம் உண்ணும் பொழுது சிறிதளவு ஓம நீரை குடிக்குமாறும் பெரியவர்கள் அறிவுறுத்துகின்றனர் அறிவுறுத்துகிறார்கள் அல்லவா இதுவே ஏன் என்று உனக்கு தெரியுமா ஏனெனில் ஓம நீரானது உணவு செரித்தல் நிகழ்வை துரிதப்படுத்துகிறது இது போல தொழிற்சாலைகளை சில வேதிப்பொருட்கள் வேதிவினைப்படாமல் வினையில் வேகத்தை மட்டும் ஆற்ற உதவுகின்றன இதை இணையாக மாற்றியல் எனப்படும் எடுத்துக்காட்டாக முறையில் ammonia தயாரித்தலில் உலோக இரும்பு வினை வேக மாற்றியாக பயன்படுத்துகிறது இந்த ammonia வை ஆய்வகத்தில் பெருமளவில் urea தயாரிப்பதற்காக அடிப்~ அடிப்படை பொருளாக விளங்குகிறது urea விவசாயத்தில் ஒரு முக்கியமான உரமாகும் மனஸ்பதி நெய் நெய் டால்டா தயாரிப்பு~ தயாரிப்புகளில் நன்கு புலப்படுத்தப்பட்ட நீர்க்கழிவினையாக மாற்றியதாக செயல்படுவது இவ்வாறு சில வேதி வினைகளில் வினையின் மாறுபடுகின்றது இவ்வகை வினைகள் வினை வேக மாற்ற வினைகள் எனப்படுகின்றது ஒவ்வொரு வேதிவினையும் நிகழ்வதற்கு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் வேதிவினைகள் நிகழும்போது வெப்பம் ஒளி ஒளி அழுத்தம் போன்றவற்றை உருவா~ உருவாவதோடு வேறு சில வே~ விளைவுகளும் ஏற்படுகின்றது உயிரியல் விளைவுகள் உணவு காய்கறிகள் கெட்டு போவதால் போவதால் மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டுப்போகாதல் எனப்படும் என்ற உயிரி மாற்றிய மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக துர்நாற்றம் நிறமாற்றம் ஊட்டச்சத்து இழப்பு போன்றவற்றை ஏற்பட்டு உணவின் தரம் குறைகின்றது உதாரணம் முட்டைகள் அழுகும்போது hydrogen sulphate வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகின்றது காய்கறிகள் பழங்கள் கெட்டப் போகின்றன மீன் இறைச்சி துர்நாற்றம் அடைதல் மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் நிறைவுற கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன இதை காற்று உள்ளது ஒளியுடன் ஆகிய நேரங்களில் வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன இந்த நிகழ்வு துர்நாற்றம் அடைவதால் ஊசி போவுதல் எனப்படும் கடற்கரையில் காணப்படும் கெட்டுப்போன மீன் ந~ நறுமுக்கியா ஆப்பிள்கள் மற்றும் காய்கறிகள் பழுத்து நிறம் மாறுதல் ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆயுதங்களுடன் ஏற்படும் எரிவு நோயால் பழுப்பு நிறமடைகின்றன இந்த நிகழ்வு பழும் பழுப்பாதல் எனப்படும் ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் செல்கள் நாளுக்கு நாள் o~ oxidize அல்லது என்ற கொண்டுள்ளன இவை oxygen உடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பழங்களில் உள்ள சருமங்களை மெலனின் எனப்படும் பழுப்பு நிறம் நீங்களான பழுப்பு நிறமிகளான மாற செய்கின்றன சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு நம்முடைய சுற்றுச்சூழலானது சுவாசிப்பதற்கு காற்றையும் குடிப்பதற்கு இடையே உணவு உற்பத்தி செய்ய இடத்திலும் வழங்குகின்றது தொழிற்சாலை செயல்பாடுகள் மற்றும் பெருகி வரும் வாகனங்களால் நம்முடைய சுற்றுச்சூழலானது மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே சுற்றுச்சுழல் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மற்றும் ஏற்பட்டுள்ளன இத்தகைய நிகழ்வும் மாசுபடுதல் எனப்படும் மாசுபடுதலை நிகழ்த்தும் பொருட்கள் மாசுபடுத்துதியல் எனப்படும் பொதுவான மாசுபடுதல் மூன்று வகைப்படும் அவை காற்று, நீர் மற்றும் இடம் மாசு~ மாசுபாடாகும் பெருகி பெருகி வரும் மனித செயல்பாடுகளால் அதிக அளவு வேதிப்பொருள்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டு அவை உயிருள்ளம் மற்றும் உயிரற்ற பொருட்களாக பாதிப்படைய செய்கின்றன வேதிப்பொருட்கள் மற்றும் மாற்றால் ஏற்படும் விளைவுகளுக்கு கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன மாசுபடுதல் வகை மாசுபடுதல் வேதிப்பொருட்கள் விளைவுகள் காற்று மாசுபடுதல் carbon dioxide, carbon monoxide sulphuric oxide oxide, chloride, chloro carbon கள் methane போன்றவை அமில விளைவு அமிலமலை புவி வெப்பமாக சுவா~ சுவாச கோளாறுகள் போன்றவை நீர் மாசுபாடு கொண்டு கழிவுகள் சாயப்பட்டறைகள் glycine கள் கச்சா எண்ணெய் போன்றவை விளைவுகள் நிறைவு தரம் குறை~ குறைகள் தோல் நோய்கள் போன்றவை இளம் ஆசிபா urea போன்ற உரங்களை குடிகொண்டு தலை கல்லில் கொல்லிகள் போன்றவை விளைவுகள் பயிரிடும் இடமும் கெட்டப் போவதால் புற்றுநோய் சுவாசம் துருப்பிடித்தல் மழைக்காலங்களில் இரும்புகளான மேசை மற்றும் நாற்காலிகளில் என்ன நடைபெறுகிறது அவை செம்பழுப்பு நிறமாக மாறுகின்றன அல்லவா

உலோக பொருட்களின் நிறமா மங்குதல் பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் ஆகியவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதிவினைகளின் காரணமாக பளபளப்புத் தன்மையும் விலகுகின்றன எடுத்துக்காட்டாக வெள்ளிப் பொருட்களுக்கு வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கருமை நிறம் கருமை நிறம் உடையதாக மாறுகின்றன அது போன்று காய்~ காகிதத்தை வேதிப் பொருளாகக் கொண்ட பித்தளை பாத்திரங்கள் நீண்ட நாட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பச்சை நிற நிற படலத்தை உருவாக்குகின்றது ஏனெனில் தாமிரம் ஈரக்காற்றும் வேதிவினைக்குட்பட்ட காரணம் காரத்தன்மை carbonate hydroxide உருவாகின்றன வெப்ப ஒலி ஒளி மற்றும் அழுத்தம் உருவாதல் வெப்ப உருவாதல் குளிர்காலத்தில் உனது உடலை சூடாக வைத்திருக்க எப்போதும் உள்ளங்கைகளை தேய்த்து தேய்த்திருக்கிறீர்களா உன் மிதிவண்டி கா~ காற்றடித்த பின்பு காற்~ காற்றடிக்கும் பம்பு சூடாக இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா இது போன்ற வேதி வினைக் கூட~ வினைக் கூடல் வெப்பாற்றலை உருவாக்கின்றன இவ்வினைகள் வினைகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சுத்த சுண்ணாம்புடன் calcium oxide நீரை சேர்க்கும் பொழுது அதிக அளவு வெப்ப வெளிப்பட்டு சுண்ணாம்பு உருவாகிறது calcium hydroxide உ ஒளி உருவாதல் மெழுகுவர்த்தியை ஏற்~ ஏற்றும் பொழுது அது எரிந்து ஒளியை உருவாக்குகிறது சில வேதி வினைகளும் இது போன்ற ஒளியை உருவாக்குகின்றன உதாரணமாக ஒரு magnesium நாடாவின் சிறு துண்டினை நெருப்புச் சுடரில் கட்டும்பொழுது அது எரிந்து தன்னை கூச செய்யும் ஒளியை நுட்பத்தையும் தருகிறது விழாக்களில் பயன்படுத்தப்படும் மத்தாப்புகள் மற்றும் பட்டாசுகளும் பல்வேறு வண்ணங்களில் ஒளியை உமிழ்கின்றன இந்த நிக~ நிகழ்வுகள் யாவும் வேதிவினைகள் புரிகின்றன ஒளி உருவாகுதல் நாம் பேசும்பொழுது ஒலியை உருவாக்குகிறோம் copper போன்ற உலோகங்களை தட்டும் பொழுது நம் ஒலியைக் கேட்கிறோம் இது போன்ற சில வேதிவினைகளின் ஒலியை உருவாக்குகின்றன தீபாவளி கொண்டாட்டத்தில் வெடிகளை பற்ற வைக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது வெடிகளில் உள்ள வேதிப்பொருட்களை வினை புரிந்து வெடித்து ஒலியை உருவாக்குகின்றன உன்னால் பாய் என்ற ஒலியைக் கேட்க முடியும் zinc, magnesium போன்ற சில உலோகங்கள் நீத்த அமிலங்களுடன் இணைபடும் பொழுது hydrogen வாயு வெளிவிடுகின்றன hydrogen வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால் அது காற்றில் உள்ள ஆயுதங்களுடன் இணை புரிந்து பாப் என்ற ஒலியை உருவாக்குகின்றது அழுத்தம் உருவாகுதல் முழுவதும் காற்றடிக்கப்பட்ட ஒரு பலூனை அழுத்தினால் அது வெடித்து விடும் ஏனெனில் அழுத்துவதன் விரைவாக அழுத்தும் அதிகமாயி பலூனில் உள்ள உள்ளே உள்ள காற்று வெளியே முயற்சிக்கிறது இதனால் பலூன் வெடிக்கிறது இது போன்ற சில வேதிவினைகள் மூடிய கா~ நிகழும் பொழுது வாயுக்களை உருவாக்கிய அதன் காரணமாக அழுத்தம் அதிகமாகிறது அ~ அவை அழுத்தம் குறிப்பிட்ட அ~ அளவு அளவை விட அதிகமாக வெடிக்கிறது வெடிகுண்டுகள்

கேக்கிறது நினைவில் கொள்ளும் ஒரு வேதிவினை என்பது மிலையான மீளாத்தன்மை உ~ உடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வாகும் ஒரு வேதிவினையில் வி~ வினைப்படு பொருட்களுக்கு வினை புரிந்து வினைவிலை பொருட்களை உருவாக்குகின்றது இயல்பான நிலையிலும் செயல் தழுவினை பொருட்களின் கரைத்தல் மின்சாரம் வெப்பம் ஒளி இணை வேகமாக்கிய எரிவினையே தீர்மானிக்கும் காரணியாகவும் துருப்பிடித்தல் என்பது இரும்புப் பொருட்கள் நீர் மற்றும் oxygen னுடன் சேர்ந்து வினைப்பட்டு நீரை எரிய ferric oxide உ உருவாகவும் எரிவினையாகவும் இன்னார் இன்னார் பகுதி என்பது மின்சாரத்தின் மூலம் வேதிவினைகளை நிகழ்த்துவதாகவும் ஒளிவதில்லை என்பது ஒளியின் மூலம் நிகழ்~ நிகழும் வேதிவினையாகும் வெப்ப வேதிவினை என்பது வெப்பத்தின் மூலம் நிகழும் வேதிவினையாகும் ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருட்கள் வினை வேக மற்றும் மாற்றியல் எனப்படும் மாற்று எனப்படும் வேதிவினைகள் உணவு கெட்டப் போவதால் பழங்கள் காய்கறிகள் கெட்டப் போவதால் அமிலமலை பசும்~ பசுமை இலை விளைவு ஓசோன் படலம் பாதிப்பு போன்ற ஏற்படுகின்றன பல்வேறு மனித செயல்பாடுகளால் புவியின் சராசரி வெப்பநிலை அச்சமுற்று அளவிற்கு

ஊசி போதல் எனப்படும் அறிமுகம் நமது புவி கோலா~ வாயுக்கோலின் கலவையே காற்றாகும் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு இது மிகவும் அவசியம் காற்று எழு~ காற்று எழுவதுஎட்டு point zero nine percentage nitrogen twenty point ten~ ninety-five percent oxygen organic zero point four percentage carbon dioxide சிறிதளவு இதர வாயுகளும் அடங்கியுள்ளன நாம் oxygen ஐ சுவாசித்து carbon dioxide ஐ வெளியிடுகிறோம் தாவரங்கள் carbon dioxide ஐ ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக் கொண்டு oxygen ஐ வெளியே வெளியிடுகின்றன மனிதர்கள் தங்களது தேவைகளுக்காக மரங்களை அதிக அளவு வெட்டுவதால் வளிமண்டலத்தில் carbon dioxide ன் அளவு அதிகரிக்கிறது வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம் ஆகும் தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து carbon monooxide மற்றும் sulphur dioxide போன்ற வாயுக்கள் வெளிப்படுகின்றன இவை புவி வெப்பமாதல் மற்றும் அமிலமலை போன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாகி பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது மொத்தத்தில் இன்றைய காலகட்டத்தில் காற்றின் தரம் மிகவும் குறைந்துள்ளது நாம் இந்த பாடப் பகுதியில் பசுமை இல்லை விளைவு புவி வெப்பமாதல் அமிலமலை ஆகியவற்றை ஏற்படும் பாதிப்புகளைப் பற்றி படிக்க இருக்கிறோம் மேலும் புவியில் oxygen, nitrogen மற்றும் carbon dioxide ஆகியவற்றை ப~ பரவலையும் ஆற்றின்

தவாஸ் என்றும் அறிவியலாளர் இதற்கு oxygen என்று பெயரிட்டார் கிரேக்க மொழியில் oxygen என்றால் அமில உருவாக்கி என்று பொருள் முக்கால வேதிவினைகளை வ~ அமிலம் தயாரிக்க oxygen அவசியம் என கருதியதால் oxygen க்கு இப்பெயர் சூடப்பட்டது oxygen பரவுதல் பரவல் பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் oxygen னும் ஒன்று hydrogen மற்றும் helium த்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாகவும் மூன்றாவதாக காணப்படும் தனிமம் oxygen oxygen ஆனது தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் கிடைக்கிறது வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாய்வு மூலக்கூறான இது உள்ளது தாவரங்கள் chlorophyll மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி glucose தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை எனும் நிகழ்வின் போது அதிகப்படியான oxygen வெளிவருகிறது இணைந்த நிலையில் oxygen ஆனது பூமியின் மேலோட்டம்

மூவனும் மூலக்கூறாக zero three உள்ளது oxygen ல் ஏவியல் பண்புகள் oxygen இடம் மாற்றமா மனமாற்ற சுவை சுயற்ற வாயு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதில் கடத்த oxygen குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும் காற்றை விட கனமானது அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது திரவமாகிறது இது எரிதலுக்கு துணை புரிகிறது எரிதல் oxygen தனித்து எரியும் தன்மையற்றது ஆனால் இது பிற பொருள்களின் எரிதலுக்கு துணை புரியும் உலோகங்களுடன் இணைத்தோடிய இணை

பொதுவாக காரத்தன்மை உடையவை ஆனால் இவை ஒவ்வொரு oxygen னுடன் வேறுபட்ட வினைத்திறனுடன் செயல்படுகிறது உலோகம் plus oxygen உலோக oxide உதாரணம் fourNAplusOtwo twoNAtwoOsodium oxide sodium oxide அடுத்து வந்து அலோகளுடன் இணை hydrogen, nitrogen, carbon sulphate, phosphorus போன்ற அலோகங்களுடன் ஆகிய நிலை அமிலத்தன்மை வாய்ந்த அலோக oxide களை உருவாகின்றது அலோகம் oxygen அலோக oxide உதாரணம் Ctwo plusOtwoCOtwo carbonoxide carbon dioxide nitrorocarbon ஐ

கலவையாகும் இவை oxygen னுடன் எரியும் பொழுது வெப்பம் மற்றும் ஒளி ஆற்றலை உருவாக்குவதால் எரிபொருளாக பயன்படுத்தி வருகிறது இது துருப்பிடித்தல் காற்று மற்றும் ஈரப்பதத்தின் இரும்பு அதனுடைய நீர் நிகழும் துருப்பிடித்தல் எனப்படும் துரு என்பது நீரிழிவு இரும்பு oxygen ஆகும் oxygen னின் பயன்பாடுகள் உலோகங்கள் வெட்டவும் இணைக்கவும் வெல்டிங் பயன்பாடு oxygen ace~ acetylene ஒரு உருவா~ இங்கு பயன்படுகிறது

ஏற்பவர் விண்வெளி வீரர் மற்றும் நோயாளிக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்தின் oxygen பயன்படுகிறது

வளர்வதற்கு nitrogen தேவைப்படுகிறது அனைத்து உயிரினங்களும் மனித உள்~ உட்பட nitrogen உள்ளது அனைத்து உயிரினங்களிலும் அடிப்படை கட்டமைப்பு பொருட்களான protein கள் மற்றும் nucleic அமிலங்களில் முக்கிய கனிமமான nitrogen உள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்வீடன் nitrogen சேர்ந்த கீழே என்பவரால் முதன் முதலில் காற்றில் இருந்த nitrogen பிரித்தெடுக்கப்பட்டது non nitrite உருவாக்கு~ உருவாக்கினேன் என்று பொருள்படும் nitrogen என்ற வார்த்தையானது nitro மற்றும் gene ஆகிய கிரேக்க வார்த்தைகளில் இருந்து உருவா~ உருவானதாகும் ni~ nitrate என்ற nitrogen னின் சேரமாகிய potassium nitrate ஆகும்

nitrogen பரவல் மனித உடலை நன்றா~ நான்காவதாக அதிக அளவில் காணப்படும் கனிமம் nitrogen ஆகும் மனித உடலில் மொத்தம் மூ~ இதையும் மூணு percentage அளவுக்கு இது உள்ளது நமது அண்டத்தில் பரவலாக ஏழாவது ஏழாவது இடத்தில் காணப்படும் nitrogen உள்ளது தனிக்கோளின் துணைக்கோ~ துணைக்கோள்களுள் பெரிய துணைக்கோளான nitr~ வாயு மண்டலத்தின் ninety eight percentage nitrogen உள்ளது nitrogen தனித்த நிலையிலும் பிற தனிமங்களுடன் இணைந்த நிலையிலும் காணப்படுகிறது தனித்த நிலையில் nitrogen மூலக்கூறாக Mtwo உள்ளது எரிமலையில் இருந்து வெளிப்படும் வாயுகளிலு~ வாயுகளிலும் நிலக்கரியை எரிக்கும் போதும் வெளியாகும் வாயுக்களையும் nitrogen உள்ளது இணைந்த நிலையில் potassium nitrate எனும் nitrateKNOthree மற்றும் sodium nitrate எனும் எதை எப்படி மாத்தறது? பழக்கம் எப்படி வேலை செய்யது? ஏன் சொன்னா பழக்கம் தான் ஒரு மனுஷனையே நிர்ணயிக்கும். எப்படின்னா நீங்க ஒரு successful லான ஆளுக கிட்ட போனாக் கூட interview ல முதல் கேள்வி வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்க routine life style என்ன? உங்களோட பழக்கம் என்ன? so பழக்கம் ஒரு மனுஷனை விதவிதமா மாத்துது. அது தீயவனாவும் மாத்துது. இல்லாட்டி ரொம்ப பெரிய ஆளாவும் மாத்துது. so அதை குறிச்சு தான் இந்த book ல சார்லஸ் டிக்கின்ஸ் full லா describe பண்ணி எழுதுயிருக்காரு. so, அதுவும் இல்லாம அவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட பழக்கமா இருந்தாலும், அதை easy யா மாற்ற முடியும். எப்போ அப்படீன்னா, பழக்கம்னா என்ன? அது எப்படிப்பட்டது? அதனுடைய தன்மை என்ன? அப்படீங்கறத தெரிஞ்சுகிட்டாலே போதும். இந்த பழக்கத்தை எப்பேற்பட்ட பழக்கமாயிருந்தாலும், அதை easy யா மாத்திடலாம். so இது மன பலத்தை சார்ந்தது இல்ல. இது வந்து நம்மளுடைய will power ர base பண்ணினது கிடையாது. இது பழக்கத்தை பத்தின ஒரு knowledge இருந்தாலே போதும். நம்ம change பண்ணிடலாம். அப்படீன்னு சொல்றாரு. so இந்த habit change ஜ explain பண்ற விதமா author வந்து லீட்டா அப்பிடீங்கற ஒரு lady ய பேசறாறு. so இந்த லீசா அவங்க husband க்கு ஒரு சின்ன problem னால அவங்க husband பிரிஞ்சு போயிடறாங்க அதனால ரொம்ப upset ஆகி இருந்த லீசா வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு addict ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. smoking கும் அவங்களால விட முடியலை. இதனால நிலைய~ நிறைய junk foods அ எடுத்து over weight டாவும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. so இப்போ இவங்க தன்னோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படீன்னு சொல்லி எல்லாம் போறாங்க. இருந்தும் அவங்களோட பழைய வாழ்க்கை எல்லாம் மார்ற மாதிரி தெரியலை. அவங்க பழைய பழக்கம் மார்ற மாதிரி தெரியலை. but ஒரு நாள் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா என்னோட பழக்கத்தை நான் மாத்தப் போறேன். அப்படீங்கற ஒரு முடிவு. இரண்டாவது ஒரு goal set பண்றாங்க. என்னென்னா நான் hill climbing போகப் போறேன். but அப்போதைக்கு possible கிடையாது. ஏன்னா அவங்க over weight டா இருந்ததுனால அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இருந்தும் அவங்க அந்த முடிவை எடுத்தாங்க. hill climbing போகப் போறேன். so இது சார்லஸ் டிக்கின்ஸ் என்ன சொல்ல வாராருன்னா

அந்த smoking க விட்டதுனால அவங்க physic நல்லா ready யாக ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கரமா jogging போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து participate பண்ணி பயங்கரமா அதுல win பண்ற அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வீடு வந்துடுச்சு. அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. அவங்க addiction மாறி ரொம்ப சந்தோஷமா மாறிட்டாங்க. so இப்போ இவங்களை எடுத்து research center ல உக்காந்து doctors எல்லாம் research பண்ணும் போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இவங்க brain ல ஒரு ஓரத்துல ஒரு section ல இவங்களுடைய பழைய habits எல்லாம் ஒதுக்கப்பட்டு

இது நம்பளுடைய மன வலிமையை பொறுத்த அளவுக்கு கிடையாது. நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பத்தின knowledge இருந்தாலே போதும். எப்பேற்பட்ட பழக்கத்தையும் மாத்திடலாம்னு இந்த first chapter ல author வந்து ஒரு தனி மனுஷனோடைய பழக்கத்தை பத்தி பேசறாரு. பழக்கம் அப்படீன்னாலே

ஆனா, future ல அதுவே நம்மளோட routine life ஆ மாறும் போது அது பழக்கமாகி பக்கத்துல நமக்கு எவ்வளவு distraction இருந்தாலும் சரி நம்மளோட fingers proper ரா type பண்ணிட்டுருக்கும். so இதைத் தான் சார்லஸ் டிக்கின்ஸ் பழக்கம். எப்போ நம்ப routine life அ வந்து மாற்றுமோ அது தான் பழக்கமா மாறுது அப்படீன்னு சொல்றார். so இந்தப் பழக்கத்தை உருவாக்கறதே அந்த தனி மனுஷன் தான். ஆனா future ல அந்தப் பழக்கம் தான் அவனை உருவாக்குது அப்படீன்னு சொல்றார். so which mean நம்ம இங்கே ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். இதே பழக்கம்

ciggarette டோட end என்ன அப்படீன்னா அந்த nickotin ன enjoy பண்ணுவாங்க. இதைத் தான் author வந்து ஒரு எலியோட experiment ட வெச்சு describe பண்றாரு. இந்த எலிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன வழிகள் இருக்கு. அதோட end ல வந்து ஒரு chocolate வெச்சுட்டாங்க. entrance ல ஒரு மணி மாதிரி ஒரு விஷயத்தை தொங்கவிட்டாங்க. அது டிங் அப்படீன்னு சத்தம் கேக்குது. இப்போ இந்த எலி வந்து உள்ள enter ஆகும் போது டிங் அப்படீங்கற ஒரு சத்தம் கேக்குது. உள்ள நிறைய சின்ன சின்ன வழிகள் இருந்தனால அங்கிட்டும், இங்கிட்டும் அலை மோதி உள்ள போகுது. போனாலும் அங்க போய் அந்த chocolate ட பாத்துருச்சு. இப்போ இதே மாதிரி அது daily routine routine னா மாறிப் போயி அந்த chocolate ட எடுக்கறதனால இப்போ அதுக்கு வழி அழகா பழக்கிடுச்சு.

so இதைத் தான் author வந்து நம்மாளுடைய அறிகுறிய நம்மளுடைய வழியை நம்மளுடைய reward டை நம்மளுடைய பழக்கவழக்கத்தின் மூலமா பெறலாம் அப்படீன்னு சொல்றார். அது மட்டுமில்லாமல் நினைவாற்றலே complete டா இழந்த ஒரு மனுஷன் கூட அவருடைய பழக்க வழக்கத்தை develop பண்ணிக்கலாம் அப்படீன்னு author சொல்றாரு. அதை describe பண்ற விதமா அப்பிடீங்கற ஒருத்தரு virus னால affect ஆயிடறாரு. so அவருக்கு short term memory loss ஆயிடுது. so உடனே உடனே அவருடைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போய்டறாரு. so அவரை வந்து அவங்க wife தான் பாதுகாத்துகிட்டு இருந்தாங்க. இந்த doctors கூட அவங்க wife கிட்ட சொல்லி இருந்தாங்க அவங்கள வெளியில தனியாலாம் அனுப்பாதீங்க. அவங்க wife தான் அவர regular ரா walking கூட்டிட்டு போயிட்டுருந்தாங்க. so ஒருநாள் morning wife ready ஆயிட்டு இருக்கும்போது இவரே வெளியில போயிட்டாரு. so wife வந்து தேடி தேடி பார்க்கிறாங்க. இவர் எங்கேயுமே கிடைக்கல. so திருப்பி வீட்டுக்கு வந்து நம்ம police க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அவரு அங்க வீ~ உட்கார்ந்து TV பார்த்துட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி சில fruits எல்லாம் இருக்கு. அவருடைய கையெல்லாம் புஷு புஷுன்னு இருக்கு. இதைப் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்னு புரியுது. இவரே தனியா போயி walking போயிட்டு வந்து இருக்கிறார். உடனே டாக்டர்ட்ட போய் சொன்னவுடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவருடைய பழைய routine வாழ்க்கையே அவருக்கு பழக்கமா மாறி இருக்கு. அங்கே இருந்த மரங்கள் தான் அவருக்கு அறிகுறியாக கிடைச்சிருக்கு. Q வா கிடைச்சிருக்கு அந்த Q மூலமா இதுதான் வழியா இருக்கும்னு அவரே பழக்கத்தின் மூலமா வந்துட்டாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருந்த research ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க basal ganglia அப்படீங்கற brain ல உள்ள section ல எல்லா பழக்கமும் store ஆகி இருக்கும் அந்த பழக்கத்தின் மூலமா நினைவாற்றலை இழந்தா கூட பரவாயில்ல ஒருத்தங்களோட routine life னால automatic கா அதை செய்வாங்க. எந்த instruction னும் இல்லாம so நம்மளுடைய interest தான் நம்மளோட habit டா மாறுது அப்படீன்னு சொல்லி சார்லஸ் டிக்கின்ஸ் இங்கே சொல்றாரு. இந்த second chapter ல author வந்து எப்படி நம்ம ஒரு புதிய பழக்கத்தை புதிய habit அ develop பண்ணிக்கறது அப்படீன்னு அதைப் பத்தி பேசறாங்க. so இதுக்கு ஒரு முக்கியமா சொல்றது என்னன்னா craving அதாவது